ஐயோ இவ்வளவு என்ன நெருக்க நெருக்கமா குட்டி குட்டியா எழுதணும் அதுல கொஞ்சம் பெருசா எழுதிட்டாலும் இடம் பத்தாது. இடம் பத்தாது அஹ் அஹ் அந்த ஒரு பிரச்சனை இருக்கும் அதான் கேட்கிறேன் நிறைய பேர் சொல்றது அதான். அதாவது என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியா எழுத சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. உம் ஆமா ரொம்ப குட்டி குட்டியா எழுதணும் space ல ஆனா அவங்க கொடுத்திருக்கிற demo ல வந்து space எல்லாம் விட்டா அழகா neat ஆ இருக்கும். ஆனா நம்ம எழுதும் போது space விட முடியாது அதாவது நெருக்கி நெருக்கி அஹ் கொச கொசன்னு இருக்கும் நம்ம எழுதுனதை பாத்தாலே அந்த மாதிரி இருக்கும் இது எழுத முடியாதுனே அப்பன்னா

உம் எங்க வீட்டுல சும்மா இருக்கறதுக்கு வேணாம் உம் ஒரு நாள் எழுதி try பண்ணிப் பாரு.

இல்ல நீ amount வேற கட்டணும்னு சொல்ற அப்புறம் amount waste ஆ போயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும் எழுத முடியலைன்னா one thousand five hundred கட்டணும் அதையும் பாத்துக்கோ உம் இல்ல thousand five hundred கட்டுறது கூட கட்டிறலாம்னு வையேன். இப்ப trusted ஆ அப்படின்னு சொன்னா நம்ம continue பண்ணிட்டே இருக்கலாம். பிரச்சனை கிடையாது சரி waste அப்படின்னு சொல்லிட்டா அப்புறம் என்ன பண்ண முடியும் நானும் அதை இதுன்னு சொல்லிட்டு நிறைய class போறேன் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு தான் இருக்கேன் இதில வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா அஹ் once வந்து நீங்க ஆயிரத்தி ஐந்நூறு ரூபாய் கட்டுனீங்க அப்படின்னா அது ஆறு மாசத்துக்கு நீங்க வந்து utilize பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க

முதல் தடவை கட்டும்போது மட்டும்தான் ஆயிரத்தி ஐந்நூறு ரூபாய் நீ வந்து குடுக்கணும்.

முடிச்சு அவங்கள்ட்ட போய் திரும்ப குடுத்துட்டேன் அப்படின்னா திரும்ப அவங்களே paper ஒண்ணு free ஆவே குடுத்துருவாங்க அந்த மாதிரி எங்க office ல சொன்னாங்க second time இப்ப நீ முடிச்சி நான் இன்னும் first time வாங்குறேன் next week முடிச்சு கொடுத்திடுறேன் அப்படின்னா thousand five hundred எனக்கும் கொடுத்திருவாங்க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 free யாவே வாங்கிக்கலாம் thousand five hundred வந்து ஒரு தடவை நீ கட்டிட்டேல்ல அதனால அடுத்த தடவை எல்லாம் நீ கட்ட தேவையில்ல. six month validity ன்னு சொல்ற.

அதே போல நீ six month கண்டிப்பா இதுல work பண்~ work எழுதி குடுத்த அப்படின்னா அந்த நீ first first thousand five hundred கட்டியிருப்பே இல்லையா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

நானும் எழுதி இருக்கேன் group four எழுதியிருக்கேன் அதான் நானும் எல்லாமே எழுதிட்டு தான் இருக்கேன். எல்லாமே try பண்ணிட்டு தான் இருக்கு. job ன்னு ஒண்ணு வந்து government job னாலுமே இப்ப easy யா உள்ள போக முடிய மாட்டேங்குதே.

அதுவும் ப~ கஷ்டமா தான் இருக்கு, நம்பவும் முடிய மாட்டேங்குது. ஏன்னா இப்ப பாத்தியா இப்ப recent ஆ news ல போட்டுருந்தாங்க

இந்த ஆவின்ல எல்லாம் work பண்ணி அஹ் amount pay பண்ணி ச~ work வாங்கிருக்காங்க வேலை.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

amount கொடுத்து போனதுனால கண்டுபிடிச்சு இருநூத்தம்பது பேரையுமே வேலையை விட்டு எடுத்துட்டாங்க. ஹம் தமிழ்நாடு full ஆ அந்த மாதிரி பண்றாங்க. இப்ப அதுவுமே பயமாதான் இருக்கு. இப்ப நம்ம ஒரு trusted அ ஒருத்தவங்க கிட்ட போய் இத காசு கொடுத்து வேலைக்கு செல்லலானாலுமே அதுவும் பயமா இருக்கு பாரு இந்த மாதிரி நல்லவங்களா ஏமாத்துவாங்களா இல்லை முன்னபின்ன எப்படி ஆகும் என்ன ஏதுன்னே நமக்கு தெரியாது. ஏன்னா

இல்லை வேலை இல்லைன்னு சொன்னா என்ன பண்ண முடியும் வந்துதானே ஆகணும்

வீடு மேலே வீடு கட்டி மாடி மேல மாடி கட்டி jolly யா இருக்கலாம் அதை போய்

நம்ம நேர்மையா போகணும்னா exam மட்டும்தான். ஒரே வழி அப்படின்ற மாதிரி இருக்கணும்

இதுலயுமே நான் இப்போ அந்த நான் ஆவின் சொல்றேன் பாரு ஒரு example க்குதான் சொல்றேன். இதுல நேர்மையா வந்தவங்களுக்கு எல்லாம் job பே போடலையாம்.

எங்க exam ல pass பண்ணவங்களுக்கு எல்லாம் posting ஏ வரலை அது போக excess ஆ தேவையில்லாத posting ஆ இருக்காம் தேவையில்லாமன்னா அஹ் இப்போ ஒரு posting க்கு ரெண்டு பேர் தான் தேவை அப்படின்னு சொன்னா அவங்க நாலு பேர் அஞ்சு பேர் இருக்காங்களாம். அந்த ஒரு posting அப்போ அவங்களுக்கும் government salary கொடுப்பாங்களா ஆனா private staff உ staff பே அதான் அவங்க government ஆகலை. government approved ஆகலை

வந்து அந்த மாதிரி இந்த கட்சியில உள்ளவங்கெல்லாம் உள்ள job ல வச்சு amount குடுத்திருக்காங்க அடுத்து ஏதாவது vacant வரும்போது இதுல அவங்க join பண்ணிப்பாங்க அப்படித்தானே உம் ஆமா ஆமா அதே மாதிரிதான். ஆனா அது ஆனா அதுவுமே இதை சொல்ல முடியாதுல்ல. அவங்க வந்து actual ஆ பார்த்தா, இப்ப இந்த ஜனவரி, பிப்ரவரிலதான் அவங்க எல்லாருமே வந்து, permanent ஆகுறது.

தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி நிறைய பேரு வந்து amount உ கொடுத்துதான் உள்ள வந்திருக்காங்க நேர்மையா exam ல pass பண்ணவங்க எல்லாம் வரல அப்படின்ற மாதிரி case எல்லாம் போயிருச்சு. high court ல case போட்டு இருக்காங்க உம் என்ன நடந்துட்டு இருக்கா இல்லை முடிஞ்சிருச்சா இல்லை இல்லை நடந்துட்டுதான் இருக்கு. அது சீக்கிரம் முடியாது government வேலை எப்படி சீக்கிரம் முடியும்

அவங்களால அவ்வளவுதான் அப்படி வேலையை விட்டே stop பண்ணிட்டு already work பண்ணவங்க மட்டும் work பண்ணிட்டு இருக்காங்க போல.

இவங்க எல்லாம் காசு கொடுத்து போயிட்டாங்க அப்படின்னா நாமெல்லாம் என்ன நம்மளோட நிலைமை எல்லாம் சொல்றேன் நம்ம மாங் மாங்குன்னு வருஷக்கணக்கா படிச்சிட்டே இருக்கிறனாலதான் இப்ப அவ்வளவுதான் படிச்சுட்டே இருக்க வேண்டியது தான்

group four ல போகமாட்டாங்கப்பா. இது வந்து சும்மா என்ன சொல்றது இதுலையுமே exam மும் வைக்கிறாங்க, நிறைய பேர் exam எல்லாம் எழுதுறாங்க. நான் வந்து பார்ப்பேன் ஆனால் apply பண்ணலை. ஏன்னா இதுல வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் அந்த மாதிரி கட்டி apply பண்ற மாதிரி இருந்துச்சு.

group four கிடையாது. இந்த ஆவின்ல

group four அ பொறுத்தவரை mostly நிறைய நேர்மையாதான் இருக்கும் அப்படின்றதை நான் கேள்விப்பட்டிருக்கேன்.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

உள்ள job லாம் வாங்கிருக்காங்க. அதுவும் கொஞ்சம் பரவாயில்லை. அதனாலதான் படிச்சு நம்ம உள்ள போயிடலாம். முக்கால்வாசி இது group four exam போடும்போதெல்லாம் முக்காவாசி அதுலதான் இதை apply பண்ணதுங்கன்னா ஆமா group four உ group two வும் நேர்மையா இருக்கும். அஹ் அந்த TNPSC இந்த group levels exam எல்லாமே நல்லா இருக்கும். மத்தபடி போடுற எல்லாமே வந்து amount தான். இந்த VAOelectionVAO க்கு போடுவாங்க பாரு அந்த posting உ first அப்படி இருந்துச்சு இப்பதான் TNP~group four ஓட VAO வையும் join பண்ணியிருக்காங்க. ஆனதுனால அதுவும் கொஞ்சம் இதாயிடுச்சு இல்லைன்னா firstVAO வுக்கு amount குடுத்தா உள்ள எடுப்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் job குடுப்பாங்க ஓ அந்த மாதிரியான

சும்மாவே இருக்கிறதுக்கு வேற ஏதாவது private ஆ வேலைக்கு போலாம் இல்ல try பண்ணிட்டுதான் இருக்கேன் already இப்ப ஒரு six month க்கு வந்து work பண்ணேன். வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்~ அது சொன்னேன்ல TNPSC படிக்கிறேன்னு சொல்லிட்டு அது அது சம்பந்தமா ஒரு coaching centre ல work பண்ணேன். coaching கொடுக்குறதுக்கு. அங்க work பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் timing set ஆகல. அதனால நான் அப்படியே நின்னுட்டேன். ரொம்ப ஏழு மணி எட்டு மணி ஆகுது வீட்டுக்கு வர, சரி வீட்டுல திட்டுறாங்க. அதனால வேணாம் அப்படின்ற மாதிரி அப்படியே stop பண்ணிட்டேன்.

சரி சரி உன் husband என்ன வேலை பண்றாங்க husband அஹ் இங்கதான் studio ல work பண்ணிட்டு இருக்காங்க. நான் வீட்டுலதான் இருக்கேன். studio ல work பண்ணாங்கன்னா நீ அவங்க கூட வேலை பார்க்க வேண்டியதுதானே

அதான் ladies க்கு வந்து அந்த field வந்து set ஆகாது அதனால நானும் அதை கத்துக்கிடலை. அந்த field பக்கமும் போகலை. ஒ சரி சரி அப்போ இப்போ சும்மாதான் இருக்கியா சும்மாதான் இருக்கேன் அதான் சொன்னேன்ல அங்கே work பண்ணேன் work பண்ணதுக்கப்புறம் சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாத்துட்டு இருக்கேன் local ல ஏதாவது job கிடைச்சா try பண்ணனும் அப்படின்னு.

போடுவாங்க type writing கேக்குறாங்கல்ல type writing எனக்கு வந்து இப்பதான் முடிச்சிருக்கேன். இங்கிலிஷ் lower ரு தமிழ் தெரியாது type writing தானே கேக்குறாங்க mostly ஆமா type writing கேட்பாங்க ஆனா type writing post இப்போ recent ஆ போடலையே இப்ப போடல ஆனா எப்பவுமே வந்து அந்த இதுல உள்ள போனோம், அப்படின்னு சொன்னாலே வந்து type writing இருக்கணும் அப்பத்தான் வந்து exam க்கு உள்ள போக முடியும் அதாவது வேலையில உள்ள போக முடியும் அப்படி எல்லாம் இல்லபா அப்படி எல்லாம் இல்ல வாசு type writing வந்து அஹ் அதுக்~ type writing கண்டிப்பா வேணுன்ற job ம் போடுவாங்க அதுபோக normal ல வந்து office assistant உ இந்த மாதிரி judge assistant இப்படி எல்லாம் போடுவாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து type writing தான் முக்கியம் இல்ல அதாவது சும்மா அஹ் degree any degree qualification ல போடுவாங்க உம் ஒரு தடவை நான் அப்படித்தான் judge ஓட assistant காண்டி apply பண்ணிருந்தேன்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

interview ன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு அஹ் அஹ் ஆளுக்கு ரெண்டு வெங்காயம் அப்புறம் அஹ் உருளைக்கிழங்கு ரெண்டு உருளைக்கிழங்கு

விளங்குச்சு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

french fries எல்லாம் போடணும்னா அப்புறம் நீள நீளமா

அஞ்சு variety ஆ இதை நறுக்க சொன்னாங்க. இது முடிச்சதுக்கு அப்புறம் இதுல mark போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வாசலை கூட்டி கோலம் எல்லாம் போட சொன்னாங்க. ஐயையோ இவ்ளோ இவ்வளவு ஒரு கொடுமையா பண்றாங்க உம் நான் போய் ஒரு attend பண்ணறப்ப எனக்கு கோலமே போட தெரியாது நான் எப்பிடி select ஆவேன் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு skill வராதுதானே ஆமா எல்லாத்துலையுமே எல்லாருமே perfect ஆ இருக்க முடியாதுல்ல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

அப்புறம் இன்னொரு அஹ் high court ல வந்து அடிக்கடி job vacancy வந்து இருந்துட்டே இருக்கும். அதனால இன்னொரு தடவை இன்னொரு இதுக்கு apply பண்ணேன் அது வந்து office assistant ன்னு நினைக்கிறேன். அதுக்கு apply பண்ணதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா type writing வச்சிருக்கீங்களா computer course முடிச்சிருக்கீங்களா அப்படி இப்படின்னு கேட்டாங்க interview ல ஒரு judge தான் interview பண்ணாரு. அப்புறம் அந்த judge வந்து கேட்டாரு computer knowledge இருக்கா computer certificate ஏதோ வச்சிருக்கீங்களா அப்படி சொல்லி கேட்டாரு. அப்ப வந்து நான் computer course எதுவும் முடிக்கலை

சரி knowledge இருக்கு sir ஆனால் certificate இல்லைன்னும் சொல்ல முடியாது இல்லை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

அதனால என்ன பண்றது என்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் okay மா பாருங்க அப்படி சொல்லிட்டாங்க அதாவது இந்த government exams ல எல்லாம் உங்களுக்கு வேலை இருக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி open ஆ சொல்லிட்டா okay சொல்லவே மாட்டாங்க. நான் அலைய வச்சுட்டே இருப்பாங்க நானும் அப்படிதான் அந்த இங்க போட்டேன். அஹ் இங்க ராமேஸ்வரம் கோவிலுக்கு apply பண்ணியிருந்தேன்

இந்து அறநிலையத் துறையிலதான் போட்டேன் apply பண்ணியிருந்து அந்த கோயிலுக்கு அங்க வர சொல்லி இருந்தாங்க.

போய் பார்த்தா அங்க full ஆ அவ்ளோ ஒரு கூட்டம் நம்மள மாதிரி கிட்டத்தட்ட எங்க சென்னையில இருந்து வந்திருக்காங்க நிறைய பேர் எங்கெங்கேயோ இருந்து எல்லாம் வந்திருந்தாங்க

ஆஹ் அஹ் அஹ் அது என்ன சொல்றது easy ஆதான் question கேட்டாங்க. ஆனா கோயிலை பத்தி நாம full ஆ prepare பண்ணிட்டு போனா அவங்க கேட்டது general knowledge ஆ கேட்டாங்க

கோயில்னா அந்த கோயில்ல மட்டும் பத்தி கேட்க மாட்றாங்க அந்த இதிலுள்ள எல்லா கோயிலை பத்தியும் கேக்குறாங்க. சரி அதை எப்படி நம்ம எல்லா கோயிலுக்கும் போவ~ போவோமா முத பத்து vacancy தான். பத்து vacancy க்கு அவங்க வந்திருக்கிறதை பார்த்தாலே அவ்வளவு கூட்டம் வந்திருந்தாங்க

அப்பாடி அப்பதான் வெறுத்து போச்சு எனக்கு government வேலையே என்னத்த நாம வாங்க போறோம் அப்படின்னு நினைச்சேன் ஏன்னா அவ்வளவு கூட்டம் வந்திருக்கு அவ்வளவு இதுலையுமே ஆனா ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க amount வாங்கி அதெல்லாம் choose பண்ணியிருப்பாங்க ஆளுங்க நமக்கு சும்மா பேருக்கு வந்து interview வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு interview வைக்கறாங்க உம் ஆமா அப்பிடித்தான் அஹ் எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க கோயில்ல ஏதோ இந்த ஏதோ சீட்டு குடுப்பாங்களாம்ல அதுக்குத்தான் ticket collector க்குதான் நானும் போட்டிருந்தேன் ticket collector க அவங்க அப்பா வந்து அதுல இருந்தாராம் அஹ் அவருக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதனால அப்படியே அவரோட work க அப்படியே அவங்க மகனுக்கு வாங்கி கொடுத்துட்டு அவர் retired ஆயிட்டாரு. அப்படிதான் பண்றாங்க இப்ப நிறைய பேரு அவங்களுக்கு eligible இருக்கு இல்லைன்றதை பார்க்க மாட்றாங்க தான் பிள்ளை தன்னோடதை வாங்கிரணும் அடுத்தடுத்து அவங்க அவங்களுக்கு வாரிசு இப்படி வாரிசாவே வாங்கிட்டாங்கன்னு சொன்னா அப்ப நம்ம எல்லாம் என்ன பண்ண முடியும் சொல்லு

அதான் சரி இப்போதைக்கு நான் temporary யா தான் இங்க work பண்ணிட்டு இருக்கேன் அதாவது நீ எப்படி சொல்றேன்னா IT company மாதிரி work பண்ற IT company மாதிரி சொல்ல முடியாது. அஹ் அஹ் என்ன சொல்றது data entry மாதிரி இப்போதைக்கு என்னை பார்க்க சொல்லியிருக்காங்க. உம் அதுல works வந்து நீ சொல்றதை பார்த்தா இந்த மாதிரிதான் data entry பண்ணணும் tele calling எல்லாமே சேர்ந்து பண்ணணும் அப்படின்னா IT company லதான் இந்த மாதிரி வந்து என்ன சொல்றது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

பாக்கலாம் சரி கேட்டு பாக்குறேன். நானும் அவர் கிட்ட கேட்டுட்டு சொல்றேன். ஆனா, எனக்கு போகனும் அப்படின்ற ஒரு interest இருக்கு. எங்கயாவது பக்கத்துல local ஆ அதாவது நான் என்னோட convenient க்கு டக்குனு கிடைச்சா பார்ப்பேன். அஹ் அதெல்லாம் allow பண்ணுவாரு அவரு அதெல்லாம் சரி போ அப்படின்னுதான் சொல்றாரு ஏன்னா நான்தான் வந்து கொஞ்சம் என்ன சொல்றது புடிச்ச மாதிரி job க்கு போகணும் சும்மா போயிட்டு பிடிக்காம அந்த job அ போய் பார்க்க முடியாது இல்லை

நானும் TNPSC எழுதிட்டு result க்காகதான் wait பண்ணிட்டிருக்கேன். இந்த time group four ரொம்ப easy ஆ இருந்துச்சு பாப்போம் அப்பிடின்னு சொல்லிட்டு தமிழ் ரொம்ப easy எல்லாமே ரொம்ப easy ஆதான் கேட்டிருந்தாங்க பார்ப்போம் எப்படி நீ எல்லா question னும் எப்படி correct ஆ பண்ணிட்டியா எத்தனை mark எடுத்த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

அதுதான் சொல்றேன்ல இப்ப நம்ம வந்து mark score பண்ணிட்டோம். பிரச்சனை கிடையாது.

அப்ப என்ன பண்ண முடியும் ஒண்ணுமே பண்ண முடியாது.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

எனக்கே என் வாழ்க்கை கேள்விக்குறியாதான் இருக்கு ஆனா. நம்மளோட permanent job என்ன? நம்ம கடைசி வரைக்கும் என்ன பண்ண போறோம் அஹ் இப்ப நான் work பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா ஒரு job correct ஆ இருக்கணும். இதே இதுல நான் வந்து எவ்வளவு நாள் ஆனாலும்

சும்மா போகணும் ரெண்டு மாசத்துக்கு போகணும் ஒரு மாசத்துக்கு போகணும் உம் அதான் நான் என்ன பண்றேன்னு தெரியலே. சரி நடக்குது, நடக்கட்டும் அப்படின்ற மாதிரிதான் daily யும் வந்துட்டு இருக்கேன். இன்னைக்குத்தான் leave போட்டேன் office க்கு sunday இருக்காது. அஹ் அதாவது என்ன சொல்றது அப்படின்னா ரொம்ப work இருந்தா மட்டும் அஹ் ரெண்டு ரெண்டு sunday மட்டும் வர மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. உம் இந்த sunday இன்னைக்கு வந்து leave இந்த sunday வந்து இன்னைக்கு leave hello உம் சரி என்ன சமைச்ச இன்னிக்கு நீதான் சமைப்பியா இல்லை மாமியார் எதுவும் சமைப்பாங்களா hello நீ சமைப்பியா இல்ல மாமியார் சமைப்பாங்களா